டேய் என்னடா எல்லாத்துலையும் எப்பிடிரா sec second cycle ஓடவே முடிக்கணும்ன எப்படி டா முடியும் அஞ்சு அஞ்சு எழுதனும்டா ஆமான் டா machines லாம் எவ்ளோ நீ எவ்ளோ எழுதிருக்கா machines ல வந்து எட்டு எழுதிருக்கேன்

ஆஹ் observation ல வந்து study experiment eleven twelve எழுத வேணாம்டாங்க

பத்து எழுதணுமாடா அதுலையே அஞ்சனம் டா

அப்பறம் இதுல EDC lab ல EDC ல வந்து ஏழு எழுதிருக்கணும் observation ல

எவ்ளோ எழுதிருக்குறோம் நம்ம நாலு எழுதிட்டோமா

அதுல மூணு எழுதணும் record ல record ல வந்து நாளாவது எழுத வேணாம்

நாளாவது வேணாம்டாங்க mam

எழுதிருந்தா தெறியல நானும் எழுதிட்டேன் ஆனா எழுத வேணாம்னு இப்போ தான் சொன்னாங்க ஏன்டா next next experiment செய்ய மாட்டாங்களா தெறியல செய்வாங்கனு நினைக்குறேன் observation ல எழுதி இருக்கும் ஆனா record ல வேணாம்டாங்க சேரி இதுலையே எழு ஆய்ருச்சு

ஏழா எட்டாச்சு

workshop ல இப்போ ஆறு எழுதிருக்கோமா

அதுல பண்ணண்டு இருக்கா மொத்தம் ஆமா நான் leave விடாமையே இருந்துருக்கலாம் டா டேய் அன்னைக்கு வந்து ஒரு மூணு periods free இருந்துச்சு அப்போ உட்காந்து machines observation எழுதிட்ட

உச் நானும் அப்போ அமைதியா உட்காந்து இருந்தா எழுதிருக்கலாம்ல யோகா எழுதலாம்டு இருந்தேன் அப்பறம் RF ஆ போய்ட்டு

physics லாம் எவ்ளோ எழுதணும் physics வந்து tips உம் extra மூணு எழுதிட்டு வர சொன்னாங்க physics லையே extra மூணு

EPS ல மொத்தமா எழுதிட்டு வரணுமா EPS coding ஆஹ் ஆமா அப்படி தான் சொன்னாங்க எல்லாமே எல்லாத்தையும் அத பண்ணிட்டு வர சொன்னாங்க டேய் நாளு நாள்ல எத்தன டா எழுத முடியும் இதுக்கே செறியா போய் இதுக்கே பத்தாதேடா அப்பறம் வந்து maths test இருக்கு maths ல என்னடா test test மூணு sum சொல்லிருக்காங்க அது வந்து test எழுதணுமாம் ஆஹ் DCMT re test எழுதணும்

அவர் எல்லா எல்லா question குடுத்துட்டாறா ஆஹ் குடுத்துட்டாரு

ஆஹ் ஹா question யே நான் இன்னும் எழுதி வைக்கல அவன் கிட்ட தான் வாங்கி எழுதணும் அவன் answer எழுதிருப்பான் ஆஹ் அவன்ட வாங்கி எழுதணும் ச் ஏ என்னடா இது இப்படியே எழுதாம போன lab ல வெளிய நிக்கனும் mark கம்மி பண்ணிரு வாங்க machines வந்து ஒரு எட்டு எழுதிக்கோ full ஆ கொரஞ்சு எல்லாம்

ஒம்போது பத்து வரைய வேணாம் அது வேணா அப்பறம் வரஞ்சுக்கலாம் ஆஹ் நீ எல்லாத்துளையும் எவ்ளோ எழுதிருக்கா workshop முடுச்சுடையா

EPS ஆஹ் EPS இன்னும் ரெண்டு program போட்டா முடுஞ்சுசு நான் அதுல எல்லாம் அஞ்சு எழுதணும் டா அஞ்சா எழு எழுதணும் physics ளையும் நான் அஞ்சு ஆறு எழுதணும் lab கு எதா leave போட்டியா இல்ல leave எல்லாம் போடல எழுதாம இருந்தேன்ல ஒரு நாள் அதும் அடி அடி எல்லாம் leave போற்றத்தான் அவன் வந்து

செஞ்சுட்டு அந்த reading எடுத்து தான் போடணும் ஆமா நம்ம காட்ட கூடாது ஆமா நம்ம reading காட்டுனா நம்ம mark கோரச்சுறு வணங்கலாம்

நல்ல வேல நான் தரல அவன் date மாறுமாம அதுனால reading மாத்தி தான் எழுதணும் ஆமா ச் இன்னிக்கு வெளிய நின்னுட்டு இருந்தா நேரமாச்சு ஒழுங்கா எழுதிருக்கலாம் இப்போ எழுதிட்டு வந்தாளாச்சு அடுத்த lab ல உள்ள உட்காரலாம் டா இல்லன அதுலயும் வெளிய நிக்க வச்சுருவாறு ஆமா இது வரைக்கும் எழுதுனது எல்லாம் sign வாங்கிட்டியா

DC யும் வாங்கிட்டேன் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் சேரி அவளோதான் அப்பறம் workshop பண்ணியாச்சு செஞ்சு பாத்துட்டு இருந்தோம் அந்த D shape அதெல்லாம்

ஆஹ் lab joint உம் D joint உம் பண்ணோம்

EPS coding இது அது program output நாங்க பாத்து எழுதிடோம் அன்னைக்கு sir வரலயாம mam தான் இருந்தாங்க லாமா

நான்லாம் வந்துருந்தேன என் நிலைமைய யோசிச்சு பாரு அப்பறம் வந்து physics sir அவரு இந்த oscilation சொல்லி குடுத்தாரு

இதெல்லாம் சொல்லி குடுத்தாலே எனக்கு புரியாது வராம இனி என்ன பண்ணப் போறேனோ நானு

நாலு நாள்ல இத்தன எழுதிட்டு வரணும் ஆஹ் maths maam மும் classroom ல வந்து assignment question போட்டு விட்டாலும் போட்டு விடுவேன்னாங்க theority ஆஹ் EMT sir ரும் question குடுத்தாராமா assignment ஆமாம் டேய் ஆமா மறந்துட்டேன் ஆஹ் யாரோ சொல்லிட்டு இருந்தானுங்க answer எழுதியாச்சாடானு அப்படினு இதெல்லாம் எனக்கு எதுமே தெரியாது டா எழுதிடிங்கனா சொல்லுங்க நான் எழுதனும் அப்படினு அவரு question தந்தாரு அப்பறம் DC sir நடத்தி போட்டாரு DC MT sir ரும் நடத்தி போட்டாரு

நீ எல்லாம் இன்னைக்கு எல்லாம் full ஆ உட்காந்து எழுதிட்டியா இல்ல PPS எழுதுனேன் அப்பறம் workshop வரண்சுட்டு இருந்தன் அவளோதான் அப்பறம் வெளிய போய்டேன் எங்க போன இன்னிக்கு அரக்கு போய்ட்டு கார் கார்த்தி கூட

அப்பறம் அதான் அவங்க வீட்ல தான் விளையாண்டுட்டு இருந்தா அப்பறம் வந்துட்டான் இன்னிக்கு உங்க area ல தான் டா சுத்திட்டே இருந்தேன்

அதான் அங்க ஏதோ பாலம் கட்டிட்டு இருக்காங்கலாட்டு இருக்கு

அதுனால அந்த வழில வன்ட்டேன் அதுனால இப்படி சுத்தி சுத்தி வன்ட்டு இருந்தேன் உங்க வீட்டு வழியா தான வர முடியும்

சுத்தி கித்தி வண்ட்டேன் எத்தன நாளா கட்டிட்டு இருகாங்க அங்க பாலம் அது ஒரு மாசம் ஆச்சு டா இன்னும் எவனும் அந்த வழியா போக முடியல அந்த சினூண்டு பாலம் கட்டுறதுக்கே இவளோ நாள் பண்ணிடன்களா டா எத்தன நாளைக்கு டா சுத்தி சுத்தி போக முடியும் எல்லா bus இந்த வழியா தான் வரும் school van bus அது இது எல்லாம்

உங்க வீட்டு வழியா வந்து மறுபடியும் இப்படி வந்து வருமா

ஓ நான் correct ஆ போய்ட்டு வறேன் சாப்பாடு குடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்

railway gate ல நிக்கிறேன் நிக்கிறேன் காமன்நேரம் ரயிலும் வரல ஒன்னும் வரல அதுக்கப்பறம் வ

டேய் அப்போ நானும் தான் வந்தேன் எத்தன மணிக்கு ஒரு மூணு மணிக்கு

இந்த side நின்னுட்டு இருந்தேன் அதுல வேற சண்ட போடா ஆரம்பிச்சுட்டாங்க

அப்பறம் சாய்ந்தரம் போயிட்டு வெளிய போயிட்டு மறுபடியும் ஒரு தரம் வறேன் எட்டு மணிக்கு

எட்டு மணிக்கு gate போட்டவன் போனதுல இருந்து ரயிலே வரல

அதுக்கப்பறம் ரயில்லே போல open பண்ணி விட்டாங்க ஏன் தெறியல ரயில் late ஆ

காலைல எத்தன மணிக்கு train இருக்கு பொள்ளாச்சில இருந்து காலைல ஆறே முக்கால் அப்பறம் எட்டர ஆறே முக்கால் எட்டர பொள்ளாச்சி இது கோயம்புத்தூர் side போறது

இன்னிக்கு வேற எங்க போன வேற எங்கயும் போல சுமன் கூட இருந்தேன் அப்பறம் சஞ்சய் அண்ணன் வந்துச்சா அந்த அண்ணன் கூட பாரிஸ் போனேன்

போய் அந்த அண்ணனுக்கு முடி வெட்டிட்டு

வந்துட்டு medical வா medical இல்ல ஒரு fruit கடை இல்ல

தெறியல எங்க பாத்தாலும் அந்த police காரனுங்க வேற ஆமா police தான் full ஆ உட்காந்துட்டு இருக்காங்க இங்கயும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க colony குள்ள

தங்கம் theatre கிட்ட எல்லா வண்டியும் check பண்றாங்க ஆமா

அங்க railway gate அவளோ மணி நேரம் நின்னுட்டு வறேன் home board வரைக்கும் வண்டி நிக்குது இங்க படம் போட்டுருக்காங்க

அது வரைக்கும் கூட்டம் full ஆ வண்டி வரவே முடியல ticket போடலாம்னு பாத்த அங்க தங்கம் theatre ல ரெண்டு நாளைக்கு house full